சைடுல எல்லா நெறைய செடி நட்டு இருக்காங்க.

வீட்டுக்கு பிரண்ட்ல எல்லாம் பல்பு இருக்கு.

இதுல நறைய சேர் இருக்கு.

இதுல எட்டோ பத்தோ மான்கள் நிக்கிறாங்க.

சுவரெல்லாம் டைல்ஸ் போட்டு இருக்காங்க.

அப்புறம் எல்லா விண்டோ லாக் போட்டு இருக்காங்க.

உப்லெல்லாம் லை லைட்டு போட்ருக்காங்க.

சைடுல பேன் .]

இந்த மேகம் பார்க்க வெள்ளையும் நீலையும் கல்லல்ல இருக்கு.

அப்புறம் எல்லாம் இன்டெர்லக் போட்டீர்காங்க.

அதுல ஒரு வளிய மரம் நிக்குது.

இதுல ஒரு ஜீபும் ஒரு வெள்ளை கலர் கார் இருக்கு.

சைடுல ஒரு ஆள் நீல கலர்ல சட்டை போட்டுட்டு இருக்காங்க.

செவர் எல்லாம் மஞ்ஞ கலர்ல இருக்கு.

இது பார்க்க ஜிம் மாதிரி இருக்கு இதுக்குள்ள ரெண்டு பேர் நிக்காங்க ஒரு ஆள் சும்மா நிக்காங்க வேற ஒரு ஆள் ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.

இதுல எல்லாம் ட்ரெயின் பாதைகள் இருக்கு.

இதுல ஏகப்பட்ட மிஷிண்ஸ் எல்லா இருக்கு.

சைடுல எல்லா நெறைய பல்பு போட்ருக்காங்க.

இது பாக்க ஒரு ஃபுட் மாதிரி இருக்கு.

சுவரெல்லாம் வெள்ளையும் பிரவனும் கலர்ல இருக்கு.